இங்க பாத்தீங்னா ட்ரெயின் நின்ட்ருக்கு அந்த ட்ரெயின் வந்து ப்ளூ கலர்ல இருக்--

இங்க பச்ச புல்வெளிகளிருக் எல்லாமே இருக்கு அதுக்கு மேல ஒரு ரெண்டு போஸ்ட் இருக்கு.

குதிர பொம்ம இருக்கு அண்ட் இந்த கடைக்குள்ள நெறைய கிட்ஸுக்கான பொம்மைங்ககள் எல்லாமே வச்சிருக்காங்கனு--

இங்க வந்து கேரட் கழுவுற மிஷின்ட்ருக் .

ம் கீழ வந்து பாத்தீங்கனா நெறையா ஜனங்கள் வந்து நின்னுட்ருக்காங்க.

பா லைட் ப்ளூ கலர்ஸ்ல ஃபிளவர்ஸ்ல வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

ஒயிட் கலர் மார்பில் கலர்ல இருக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல எழுதிருக்காங்க.

இந்த ரூம் குள்ள மேல ரூஃப்ல வந்து புளூ கலர் லைட் வைட் கலர் லைட் மிக்ஸாயிருக்கு .

இந்த ரூம்க்குள்ள க்ரீன் கலர் வெச்சு டோர் மேக் பண்ணிருக்காங்க.

இங்க ப்ளூ கலர்ரு ஷாலு ஆரஞ்ச் கலர் டாப்ஸ் போட்டுருக்--

கீழ வந்து தரையில பாத்தீங்கன்னா க்ரே கலர் செங்கல் போட்டு ஃப்ளோர் போட்ருக்காங்க இதுல வந்து எக்கச்சக்கமான கார்கள் நின்ட்ருக்கு.

வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கு அந்தப் பாறத்துக்கு பாறத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அருவி ஓடுது.

இதுல வந்து ஒரு அஞ்சு பாற இருக்கு.

ந அந்த போட்லையுமே வந்து ஒயிட் போட்ல வந்து கிரீன் கலர் லெட்டர்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க.

இந்த இமேஜ்ல வந்து ஒரு கடைய பாக்குரோம்.

தொட்டிகலெல்லா நெறைய இருக்கு கிரின் கு--

அதுக்கு முன்னாடி பாத்தீங்ன்னா வாட்டர் கேன்சஸ் எல்லாமே வெச்சிருக்காங்க அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே மூணு ஸ்டெப்லயு அடுக்கி வெச்சிருக்காங்க நாலு ஸ்டெப்லயு அடுக்கி வெச்சிருக்காங்க.

இந்த கடைல பாத்தீங்னா நெறையா டீ பவுடர்ஸ் எல்லாமே இருக்கு.

இல மரங்க எல்லாமே நெறையா இருக்கு.

பிஸ்மி கிளினிக் அப்டின்ற ஒரு போர்டு போட்டுருக்.

அதுல வந்து குளிக்கறதுக்கு இருக்கு அண்ட் அது வந்து பக்கத்துல வந்து ஒய்ட் கலர் சேர் இருக்கு அதுல ஒக்காந்துக்கிடலாம்.

க்ரீன் வித் அ லெஃப்ட்ஹன்ட் சைட் மேல பாத்தோனா க்ரீன் வித் ஒய்ட்டு பூவல்லா இருக்கு அதுக்கு கீழ வந்து ரெட்டு ஒய்ட்டு பூவல்லாருக்கு.

இதுல பாத்தீங்க்னா பிளாக் கலர் ம் ஒரு பிளாக் கலர் மண்ட தெரியுது.

பின்னாடி பாத்தீங்கனா கிராஸ் எல்லாமே இருக்கு பச்ச பசேல்னு.